சரி okay கண்டிப்பா நான் ticket போட்டுட்டு உனக்கு screenshot எடுத்து அனுப்புறேன் share பண்றேன் okay okay நானும் details send பண்றேன் நீ அதையும் பார்த்துக்கோ அஹ் பார்த்துட்டு எனக்கு correct ஆ பண்ணி கொடுத்துடு okay வா?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

அஹ் free ஆயிட்டு call பண்ணு எனக்கு okay வா உடம்பு பார்த்துக்கோ பத்திரமா இரு ta-ta சரி okay ta-ta bye

இந்தியாவின் கல்வி அசாம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆரம்பத்து பள்ளியில் உயர்கல்வித்துறை பள்ளியிலும் இந்திய மாநிலங்களில் முதலாவதாக அளவுடன் மொத்த பதிவு விகிதத்தில் மதிப்பிடப்படுகிறது தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பு தேசிய அளவு திட்டமான பன்னெண்டு ஆண்டு பள்ளி படிப்பினை பின்பற்றகிறது இதில் எட்டு ஆண்டுகள் இடைநிலை கல்வி கற்றுத்தரப்படுகிறது இதில் ஐந்து ஆண்டுகள் தொடக்க கல்வியாகவும் மூன்று ஆண்டுகள் நடுநிலை கல்வியும் அடங்கும் இதன் ஆறு முதல் பதினொன்னு வயசு வரை உள்ளவருக்கும் பதினொன்னு முதல் பதினான்கு வயசு உள்ளவரைக்கும் கல்வி அளிக்கப்படுகிறது பின்னர் உயர்நிலை கல்வி இரண்டு ஆண்டும் மேல்நிலை கல்வி இரண்டு ஆண்டும் கற்றுத் தரப்படுகிறது பள்ளியில் நுழைவதற்கான வயதே முதல் வகுப்பு ஐந்தாக உள்ளது மேல்நிலை கல்வி இறுதி வகுப்பு சான்றிதழ் மாணவர்களை அவர்களது உயர்கல்வி பல்வேறு கிளை நிலையங்களிலோ கல்லூரிகளிலோ படிக்க வைக்க செய்கிறது இந்த உயர்கல்வியானது பொதுக் கல்வியாகவோ தொழில்நுட்பப் படிப்பாகவோ தொழில்நிலை கல்வியாகவோ கூட இருக்கும் தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி வாரியம் தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கல்வித் துறையினால் ஏற்படுத்தப்பட்டது தமிழ்நாடு பள்ளிக்கல்வி தேர்வுகளுக்கான மாநில வாரியம் தமிழ்நாடுகளில் முன்னேற்றத்தில் இரண்டு பொதுத் தேர்வுகளாக நடத்துவதன் மூலம் கணக்கிடப்படுகிறது இதில் ஒன்று பத்தாம் வகுப்புக்கு இறுதி தேர்வும் பன்னிரண்டாம் வகுப்பு இறுதித் தேர்வும் நடைபெறுகின்றது இதில் பன்னிரண்டாம் வகுப்புக்கு நடத்தப்படும் தேர்வு மதிப்பெண்கள் மாணவர்கள் உயர்கல்வியில் நுழைவதற்கு உதவுகின்றன பயிற்று மொழி அதிக அளவிலான தனியார் பள்ளிகள் ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டுள்ளன அதே வேளையில் அரசு பள்ளிகள் தமிழை முதன்மை மொழியாக பின்பற்றி கொண்டுள்ளன மேலும் நடுவண் அரசால் நடத்தப்படும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் ஆங்கிலத்தையும் ஹிந்தியையும் பயன்படுத்தும் மொழியாக மொழியை கொண்டுள்ளன தர நிர்ணயம் என்பது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட பள்ளிகளுக்கும் பின்வரும் ஏதேனும் ஒரு அமைப்பின் அங்கீகாரத்தை பெற்றமையாக உள்ளன உள்ளன நடுவண் இடைநிலை கல்வி வாரியம் அனைத்து நிலை படிப்பிற்கும் உள்ள அங்கீகாரம் தமிழ்நாடு மாநில வாரியம் அனைத்து நிலை படிப்பிற்கும் உள்ளது இடைநிலை கல்விக்கான இந்திய சான்றிதழ் அனைத்து நிலை படிப்பிற்கும் உள்ள அங்கீகாரம் பயன்நிலைப் பள்ளிகள் இயக்கம் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பதினொண்ணு பன்னெண்டு ஆகியவை மாநில பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டு வர பிற்படுத்தப்படும் பாண்டிச்சேரி என்ற முறையில் இயங்கும் பள்ளிகளுக்கு அமெரிக்க முறையில் இயங்கும் பள்ளிகளுக்கும் இவ்விதிமுறைகளில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது கல்வித்துறை அமைச்சரே மாநிலத்தின் ஒட்டுமொத்த கல்வி நிலையங்களையும் உறுப்பினர் ஆவார் பள்ளிக்கல்வித்துறையினர் கீழ் பின்வரும் இயக்கங்களாக உள்ளது தொடக்கக்கல்வி இயக்கம் மாநில திட்ட இயக்கம் மாவட்ட தொடர்பு கல்வி திட்டம் அனைவருக்கும் கல்வித்திட்டம் பள்ளி கல்வி இயக்கம் அரசுத் தேர்வு இயக்ககம் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் முறைசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் பொது நூலகங்கள் இயக்ககம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் இது போன்று பல அமைப்புகள் உள்ளன இதில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு பல்கலைக்கழகங்கள் உள்ளன நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளும் ஆயிரத்தி நூத்தி ஐம்பது கலைக்கல்லூரிகளும் இரண்டாயிரத்தி ஐந்நூத்தி ஐம்பது பள்ளிகளும் ஐயாயிரம் மருத்துவமனைகளும் உள்ளன இவற்றுள் சில மிகவும் புகழ் பெற்றவை அவற்றுள் சென்னை பல்கலைக்கழகம் IITmadras அண்ணா பல்கலைக்கழகம் PSG தொழில்நுட்பக் கல்லூரி NIT திருச்சி பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி வேலூர் பழனியப்பா கல்லூரி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் மதராசி மருத்துவக் கல்லூரி லயோலா கல்லூரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முதலியவை அடங்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் என்ற உயர் அளவிலான பொறியியல் பட்டதாரிகளை தமிழ்நாடு உருவாக்கி வருகிறது இது பல மென்பொருள் நிறுவனங்களை தங்களது அலுவலகங்களை தென்னிந்தியாவில் அமைத்திட ஈர்க்கிறது தமிழ்நாட்டில் பல புகழ்பெற்ற மத்திய கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ளன இந்திய மேலாண்மை நிறுவனம் திருச்சியில் அமைந்துள்ளது இந்திய தொழில்நுட்பக் கழகம் சென்னையில் அமைந்துள்ளது தேசிய தொழில்நுட்பக் கழகம் திருச்சியில் அமைந்துள்ளது இந்திய கடல்சார் கல்விப் பல்கலைக்கழகம் சென்னையில் அமைந்துள்ளது தொழில்நுட்பக் கல்லூரி இயக்கத்தைப் பற்றி சில குறிப்பு தருகிறேன் தமிழ்நாடு அரசு உயர் கல்வித் துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள தொழில்நுட்ப கல்வி இயக்ககம்

தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைகளுக்கான கல்வி சான்றிதழ்களை ஆய்வு செய்து சேர்க்கைகளுக்கான அனுமதிகளை ஒழுங்குபடுத்தி அமைதி அளிக்கிறது இது தவிர தட்டச்சு சுருக்கெழுத்து களக்காலம் முதலிய கணக்கீட்டில் சார் படிப்புகளையும் சீர்படுத்துகிறது தமிழ்நாடு அரசால் பல திட்டங்கள் பள்ளிக்கு கல்வியில் அறிமுகப்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளன மதிய உணவுத் திட்டம்

இலவச பாடநூல் வழங்கல் இலவச சீருடை வழங்குதல் இலவச பேருந்து பயணம் தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி அறுபத்தி ஐந்து பல்கலைக்கழகங்களாகவும் கலை அறிவியல் கல்லூரிகள் ஐந்நூத்தி எழுபத்தி எட்டாகும் மருத்துவ படிப்புக்கான கல்லூரிகள் இருபதாகவும் பல் மருத்துவ க~ ப~ கல்லூரிகள் பதினெட்டாகவும் நரம்பியல் கல்லூரிகள் நாற்பத்தி ஒன்று சிகிச்சை கல்லூரிகள் முப்பத்தி ஒன்று செவிலியர்கள் பயிற்சி கல்லூரிகள் நூத்தி பதிமூன்று சிகிச்சை கல்லூரிகள் இரண்டு இந்தியருந்திய மருந்திய நிறுவனங்கள் இருபத்தி நான்கு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் அறுநூத்தி இருபத்தி இரண்டு பல் தொழில்நுட்பக் கல்லூரிகள் முன்னூத்தி அறுபத்தி ஆறு விவசாயக் கல்லூரிகள் பதினொன்று கால்நடை மற்றும் மீன்வளக் கல்லூரிகள் நான்கு சட்டக் கல்லூரிகள் ஒன்பதாகவும் சிறப்புக் கல்விக்கான கல்லூரிகள் நூத்தி எழுபத்தி இரண்டாகும் கல்வியியல் கல்லூரிகளில் அறுநூத்தி நாப்பத்தி ஐந்தாகவும் தொழிற்பயிற்சிப் பள்ளிகள் எழுநூத்தி எண்பத்தி இரண்டாகவும் சிறப்புப் பள்ளிகள் எண்பத்தி எட்டாகவும் பிற தொழில் கல்வி நிறுவனங்கள் தொள்ளாயிரத்தி பனிரெண்டாகவும் பொதுக் கல்வி நிறுவனங்கள் ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ஒண்ணாகவும் மேல்நிலைப்பள்ளிகள் ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாகவும் உயர்நிலைப் பள்ளியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாகவும் நடுநிலைப் பள்ளியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொடக்கப் பள்ளிகள் மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரமாகவும் உள்ளன சென்னையில் கல்வி மற்றும் தமிழக பள்ளியில் பண மதிப்பீடு முறை சமச்சீர் கல்வி ஆகிய பாடத்திட்டங்களை கொண்டு இயங்குகிறது இது வேறு வரை குறிப்பிட்டபடி மற்ற நாட்டில் உள்ள கல்விகள் தமிழ்நாட்டில் உள்ள கல்விகளிலும் வேறுபடும் இந்தியாவில் உள்ள கல்வி அமைச்சகம் மற்ற உலக அமைச்சகத்தில் இருந்து வேறுபட்டு வருகிறது இவரது இப்பொழுது உள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் விளங்கி வருகிறார் முன்னே இருந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அனைத்து பாடத்திட்டங்களையும் ஒரு இதயத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளார் அது இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது முக்கிய துறைகளில் ஒன்றாக பள்ளிக் கல்வித்துறை அமைந்துள்ளது இப்போது உள்ள முதன்மைச் செயலாளராக ஒருவர் இருக்கிறார் பள்ளி கல்வித்துறையின் வளர்ச்சிக்கான கீழ்கண்ட பத்து இயக்குனரகங்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது பள்ளி கல்வித்துறை இயக்ககம் தொடக்க கல்வித்துறை இயக்ககம் தமிழ்நாடு தொல்லியல் இயக்ககம் அரசு தேர்வு இயக்ககம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பொது நூலகங்கள் இயக்கங்களும் பள்ளி சாரா மற்றும் வயசு வந்தோர் கல்வி இயக்ககம் முதலிய முதலியவற்றை இருக்கின்றது doctor ஹச் எஸ் லாரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இதை தொடங்கி வைத்துள்ளார் மேற்கோள்கள் பற்றியும் காணலாம் பள்ளிக் கல்வித்துறை துறையின் கீழ் உள்ள இயக்குனர்கள் தமிழ்நாட்டில் பல கல்வி அமைச்சகத்திற்கு கீழே உள்ளது இப்பொழுது பள்ளிக்கல்வி தமிழ்நாட்டின் கட்டமைப்பு தேசிய அளவிலான பனிரெண்டாம் ஆண்டு பள்ளிப்படிப்பை பத்து இரண்டு மூன்று பின்பற்றி வருகிறது இதில் எட்டு ஆண்டுகள் இடைநிலை கல்வி கற்றுத்தரப்படுகிறது ஐந்து ஆண்டுகள் தொடக்க கல்வியாக மூன்று ஆண்டுகள் நடுநிலை கல்வியாகவும் நடக்கும் இதில் ஆறு முதல் பதினோரு வயது வரை உள்ளவர்கள் பதினொன்று முதல் பதினான்கு வயது உள்ளவர்கள் கல்வி அளிக்கப்பட்டு வருகிறது பின்னர் உயர்நிலை கல்வி இரண்டு ஆண்டும் உயர்நிலை கல்வி இரண்டு ஆண்டும் கற்றுத்தரப்படுகிறது அது தவிர தமிழ்நாடு இடைநிலை வாரியம் இடைநிலை வாரியம் பொதுத்தேர்வுகள் நடத்துவதன் மூலம் கணக்~ கணக்கிடப்படுகின்றது இதில் ஒன்றுக்கும் பத்துக்கும் வகுப்பிற்கான இறுதியிலும் இடைநிலை கல்வி இறுதி வகுப்பு சான்றிதழ் வழங்கப்படும் மற்றொன்று பன்னிரண்டாம் வகுப்பின் இறுதியிலும் மேல்நிலை கல்வி இறுதி வகுப்பு சான்றிதழ் வழங்கப்படும் பயிற்று மொழி ஆங்கிலம் தமிழ்

மேல்நிலை கல்விக்கான இந்திய சான்றிதழ் அனைத்து பதினாறு படிப்புக்கும் உள்ளது பணிநிலைப் படிப்பறிவு இயக்ககம் முதல் பத்து வகுப்பு வரை பதினொண்ணு பன்னெண்டு ஆகியவற்றை மாநில பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் இயக்ககங்கள் அந்தந்த தேசிய தொழில்நுட்பக் கழகம் திருச்சி இந்தியாவின் பழமையான அஹ் இயக்ககம் கிண்டியில் அமைந்துள்ளது தேசிய தொழில்நுட்பக் கழகம் திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ளது என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் திருச்சிராப்பள்ளியில் அமைந்துள்ள அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக் கழகம் ஆகும் இது முன்னர் மண்டல பொறியியல் கல்லூரியாக திருச்சிராப்பள்ளியில் இருந்தது இக்கழகம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் இருக்கும் துவாக்குழி என்னும் திருச்சி புறநகர் பகுதியில் உள்ள தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களை உருவாக்குவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கல்வி நிறுவனம் நிறுவ~ நிறுவப்பட்டது நாடு முழுவதிலும் உள்ள முப்பத்தி ஒரு தேசிய தொழில்நுட்ப கழகங்களில் இதுவும் ஒன்றாகும் ஏறத்தாழ ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களுக்கான பாடத்திட்டங்களை பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பல்வேறு துறைகள் பயின்று வருகின்றன இவை வெளி இணைப்புகளும் உள்ளது அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் இந்தியாவில் தன்னாட்சி அரசு அமைப்பாகும் இது இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில் அமைச்சகங்கள் பங்களிப்பு நாட்டின் ஆய்வு மற்றும் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முன்மாதிரி அமைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய நாடாளுமன்றம் இந்த தீர்மானத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது ரங்கு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது ஆய்வகங்கள் மற்றும் அம்பது களப்பணியாளர்களையும் நிலையங்களையும் கொண்டுள்ளது இதில் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரிகின்றனர் இதன் ஆய்வு மற்றும் வளர்ச்சி பணிகள் துறையில் விண்வெளி பொறியியல் கட்டிட பொறியியல் கடல் அறிவியல் மூலக்கூறு உயிரியல் பழையியல் வேதி சுரங்கம் உணவு பெட்ரோலியம் தோல் மற்றும் சூழல் ஆகியவற்றில் ஆளுமையாக செலுத்தி வருகின்றனர் ஆய்வு நிறுவனங்கள் எதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்றது அது ஒரு கேள்விக்குறியாகவே முதலில் காணப்பட்டது பிறகு அரசாங்கம் அதனை சட்ட திட்டங்களில் உட்பட்டு கொண்டு வந்ததால் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பகளின் ஆய்வு மையம் பதினெட்டு ஆய்வுகளை பதிமூணு பிரபலமான அறிவியல் இதழ்களையும் வெளியிட்டுள்ளனர் இதனுடைய மின் வடிவம் தேசிய அறிவியல் தகவல் தொலைத் தொடர்பு மற்றும் தகவல் வழங்கல் நிறுவன இணையதளத்தில் சிறந்த அணியிலேயே கிடைக்கிறது இந்த மேற்கோள்களின் படி பராமரிக்கப்பட்ட கல்வித்துறை அமைச்சகம் இந்தியா மற்றும் தமிழ்நாடு மின்னணு பொறியியல் ஆராய்ச்சி மையத்தின் மூலமாக கொண்டு வரப்படுகிறது இதன் வகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மின் நிருவாகம் தொடக்கத்தில் இருந்து நாட்டில் மின்னணுவியல் வளர்ச்சிக்காக உழைத்து வருகிறது பின் வரும் முக்கிய பிரிவுகளில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு தேவைப்பட்ட உள்கட்டமைப்பு மற்றும் நன்கு அனுபவம் வாய்ந்த மனித வளர்ச்சியை நிறுவியுள்ளது கணினி இயற்பியல் அமைப்புகள் நுண்நிலை குழாய்கள் திறனாய்வு உணர்வு சென்னை மையம் செயல்முறை கட்டுப்பாட்டு கருவிகள் மற்றும் தானியக்கம் மற்றும் இயந்திர பார்வை தொழில்நுட்பங்கள் கவனம் செலுத்துகின்றது இதன் மேற்கோள்களின்படி பார்த்தால் மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையம் சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடியில் அமைந்துள்ளது இவை அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் உள்ள படிப்பின்படி அனைத்து கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கு உண்டான அஹ் விதிகளின்படி அமைகிறது இது இல்லாமல் வேறு நாடுகளிலும் மற்ற மொழி பேசுபவர்களிடமும் இது வேறுபடுகிறது தமிழ்நாட்டைப் பொறுத்தவரை இது கல்வி பள்ளி கல்வித்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது மற்ற மாநிலங்களுக்கு இதை விட வேறுபடலாம் வேறுபடாமலும் போகலாம் தமிழ்நாட்டைப் பொறுத்தவரை கல்வி அமைச்சகம் சற்று மேலோங்கி காணப்பட்டு வருகிறது அவள் இறங்க வேண்டிய station வந்தது train லிருந்து இறங்கினால் வெண்மதி எதோ ஒரு குருட்டு தைரியத்தில் train னில் ஏறிவிட்டால் ஆனால் உண்மையில் என்ன செய்வது என்று தடுமாறினால் அப்போதுதான் பள்ளி மாணவர்கள் பலபேர் பள்ளிக்கு சென்று கொண்டிருப்பதை பார்த்தால் certificate கொண்டு வந்தா ஞாபகம் வந்தது அந்த பள்ளி மாணவர்களோடு அவர்கள் பின்னாடியே போய் பள்ளிகுடத்தை அடைந்தாள் வெண்மதி அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பெயர் மங்கையகரசி மங்களகரமாக அமைதியின் சின்னமாக இருந்தால் அந்த அம்மாவை பார்த்தால் வெண்மதி அந்த அம்மாவிடம் எதையும் மறைக்காமல் அவள் வாழ்வில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னால் வெண்மதி தலைமை ஆசிரியர் மங்கையகரசி அம்மா எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டால் பின் பெச ஆரம்பித்தால் எனக்கு புரிதுமா உன் நிலம நீ கவல படாத நா உனக்கு துணையா இருக்க நீ ஒரு application கொடு நாளைக்கே நீ இங்க வேலைல join பன்னிக்கலா அப்புறம் என் வீட்டுல ஒரு portion காலியா இருக்கு நீ அங்கயே தங்கிக்கலா என்றால் மங்கையகரசி அம்மா வெண்மதி கண்ணுக்கு மங்கையகரசி அம்மா அகலில் அம்மாவை போல் தெரிந்தால் அந்த அம்மாவின் காலில் விழுந்தால் வெண்மதி கண்ணீரால் தன் நன்றியை சொன்னால் மங்கையகரசி அம்மா வெண்மதியை அனைத்து கொண்டால் மறுநாள் வெண்மதி வேளையில் சேர்ந்தால் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக்கொடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்ரையும் மறக்க முயற்சி செய்து கொண்டுஇருந்தால் மாணவர்களோடு இருக்கும் போது உலகத்தையே மறந்தால் அவள் மனம் நிம்மதிவுட்றது நாட்கள் ஓடியது ஒரு நாள் மங்கையகரசி அம்மா வன்மைதியை தன் அறைக்குள் வர சொன்னால் வெண்மதி வந்தால் வெண்மதி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றால் மங்கையகரசி அம்மா சொல்லுங்க அம்மா என்றால் வெண்மதி செல்வம்னு ஒருத்தரு இந்த ஊருல இருக்காரு பெரிய பணக்காரரு ரொம்ப நல்லவரு நம்ம school லுக்கு கூட நிறைய donation குடுத்து இருக்காரு அவருக்கு ஒரு பைய ஒரு பொண்ணு பொண்ணு பிறந்த சமையத்துல அவர் மனைவி பிரசவத்துல இறந்துட்டா அவருக்கு நிறைய business கள் இருக்கு அதுனால அவரால குழந்தைகளா சரியா பாத்துக்க முடியல அந்த குழந்தைங்க படிச்சாங்கள இல்லையானு கூட இவரால கவனிக்க முடியல அடுத்த வருஷம் அவங்கள hostel ல சேக்க போறார அதுவரைக்கும் இந்த ஒருவருஷம் மட்டும் அவங்க வீட்டுலையே தங்கி குழந்தைகளா பாத்துகிட்டு அடிப்பும் சொல்லிக்குடுக்க நம்பகமான ஒரு teacher வேணும்னு கேட்டாரு எனக்கு உன் ஞாபகம்தா வந்துச்சி உன்ன பத்தி அவருகிட்ட சொன்னே அவரு சரின்னு சொல்லிட்டாரு உன்கிட்ட பேசிட்டு முடிவ சொல்ல சொன்னாரு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 mister செல்வ ரொம்ப நல்லவரு எதா இருந்தாலும் சரி எனக்கு உடனே phone பண்ணு அடுத்த நிமிஷம் நா அங்க இருப்பா உனக்கு சம்பளமும் அதிகமா குடுக்க சொல்லிருக்க நீ பயப்படாம சந்தோசமா போய்ட்டு வா என்றால் மங்கிய கரசி அம்மா வேண்மதியால் அதற்க்கு மேல் மறுக்க முடியவில்லை சரி என்றால் மறுநாள் செல்வம் வீட்டுக்கு வந்தார்கள் மங்கையகரசி அம்மாவும் வெண்மதியும் செல்வம் அவர்களை வரவேட்றான் தன் குழந்தைகளுக்கு வெண்மதியை அறிமுகம் செய்து வைத்தான் இவன்தான் பெரிய பைய பேரு அருண் fifth standard படிக்கிறா இவதா இந்த வீட்டு பெரிய மனிஷி கட குட்டி பேரு சாந்தி third standard படிக்கிறா

நீங்க தைரியமா இங்க இருங்க உங்களுக்கு எல்லா வசதியும் இங்க இருக்கு எதுவேணாலும் சொல்லுங்க வேளையாட்கள் செஞ்சிதருவாங்க மாதம் மாதம் சம்பளம் உங்க account டுக்கு correct ஆ வந்துடும் ஏன் பசங்கள நீங்க பொறுப்பா பாத்துக்கணும் இனிமே இவங்க உங்க குழந்தைங்க என்றான் செல்வம் கண்டிப்பா இவங்க என் பொறுப்பு நீங்க கவல படாம உங்க வேலைய நிம்மதியா பாருங்க என்றால் வெண்மதி செல்வம் சிரித்துக்கொண்டே மங்கையகரசி அம்மாவிற்கு நன்றி சொன்னால் பரவால sir இருக்கட்டும் நா வரே sir வெண்மதி நா கிளம்புறே எப்ப வேணாலும் எனக்கு phone பண்ணு பயப்படாம தைரியமா இரு நா வரட்டுமா என்று சொல்லிவிட்டு மங்கையகரசி அம்மா கிளம்பினார்கள் செல்வமும் office கிளம்பிவிட்டான் பின் வெண்மதிக்கு வீட்டை சுற்றி காட்டினார்கள் அருணும் சாந்தியும் அதன் பிறகு மூன்று பெரும் சாப்பிட்டார்கள் தினமும் காலை இரண்டு மணிநேரம் மாலையில் இரண்டு மணி நேரம் பாடம் சொல்லிகுடுத்தால் வெண்மதி மற்ற நேரங்களில் ஒழுக்கத்தை பத்தியும் போது அறிவு தகவல்கள் பற்றியும் சொல்லிகொடுத்தால் அவர்களுக்கு chess carrom என்று எல்லாம் சொல்லி கொடுத்தால் இரவு நேரத்தில் நீதி கதைகள் சொல்லி தூங்க வைத்தால் அருணுக்கும் சாந்திக்கும் வெண்மதியை ரொம்ப பிடித்துவிட்டது teacher teacher என்று வெண்மதியை சுற்றி சுற்றி வந்தார்கள் அவளுக்கும் குழந்தைகளை பிடித்துவிட்டது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 business business என்று அலைந்து கொண்டிருந்தான் ஆனால் வேளைகாரர்கள் மூலம் அங்கு நடக்கும் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டான் ஒரு நாள் மாலையில் பாடம் சொல்லி கொடுத்து இருக்கும்போது செல்வம் வந்துவிட்டான் மறைந்து இருந்து குழந்தைகள் எப்படி நடந்துகொள்கிறார்கள் என்று கவனித்தான் அப்போது teacher உங்ககிட்ட நா ஒன்னு கேக்கட்டுமா என்று கேட்டால் சாந்தி கேளுடா கண்ணு என்றால் வெண்மதி நானு அண்ணனு உங்ககிட்ட இத கேக்கனுன்னு ரொம்ப நாளா யோசிச்சிட்டு இருந்தோம் ஆன்னா கேக்க பயமா இருந்தது நாங்க கேட்ட பிறகு எங்கள கொச்சிக்க மாட்டிங்களே என்று கேட்டால் சாந்தி கொச்சிக்க மாட்ட செல்லம் அப்டி என்ன கேக்க போறீங்க என்று கேட்டால் வெண்மதி சாந்தியும் அருணும் ஒன்றாக கேட்டார்கள் நாங்க ரெண்டு பேரும் உங்கள அம்மான்னு கூப்டட்டுமா வெண்மதி அதிர்ச்சியில் திகைத்தாள் கண்களில் கண்ணீர்வடிய அருணையும் சாந்தியையும் அணைத்துகொண்டாள் தாராளமா கூப்டுங்க பெத்தாத பிள்ளையா நீங்க என்னைக்குமே என் குழந்தைங்கதா என்று கண்ணீர்மல்க சொன்னால் வெண்மதி அருணுக்கும் சாந்திக்கும் சந்தோசம் அம்மா என்று வெண்மதியை கட்டி பிடித்தார்கள் இதையெல்லாம் மறைந்து இருந்து பார்த்த செல்வம் கண்கள் இரண்டு கண்ணீர் வடிந்தது சந்தோஷத்தில் நிம்மதியாக அவன் அறைக்கு சென்றான் அன்று இரவு அருணும் சாந்தியும் தூங்கின பிறகு வெண்மதி அவள் அறைக்கு தூங்க சென்றுகொண்டிருந்தாள் அப்போது செல்வம் வந்தான் வெண்மதி ஒரு நிமிஷம் என்றான் செல்வம் வெண்மதி திரும்பிபார்த்தால் செல்வம் பேச ஆரம்பிச்சான் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று தயங்கிக்கொண்டே பேச ஆரம்பிச்சான் செல்வம் சொல்லுங்க sir என்றால் வெண்மதி என் மணைவி பெயர் சுஜாத்தா ரொம்ப நல்லவ அவ மேல உயிரையே வச்சி இருந்த ஆனா இறைவன் அவள என்கிட்டே இருந்து சீக்கிரம் பரிச்சிகிட்டா அவள் இறந்ததற்கு பிறகு என்னை மருகல்லியாணம் செய்துகொள்ள எல்லாரும் வருபுருத்துனாங்க நிறைய வரங்களும் வந்தன ஆனா அவை அனைத்தும் சொத்துகாகவும் எனக்காகும் வசதியான வாழ்க்கைக்குகாக தான் வந்துதே தவிர என் குழந்தைகளுக்காக வரல அதனாலத அவங்க யாரையும் என் மனசு ஏத்துக்கல நீங்க இங்க வந்தா நாளுல இருந்து கவனிச்சிட்டு தான் இருக்க உங்களுக்கு இந்த வசதியான வாழ்க்கையின் மீது எந்த ஈடுபாடும் இல்ல என்ன ஏறெடுத்து கூட பாக்கள உங்க கவனம் முழுக்கு குழந்தைங்க மீதுதா இருக்கு அது உங்க வேலையா இருக்கலாம் அதுக்கு நா சம்பளம் குடுக்கலா ஆனா அதையும் தாண்டி அந்த குழந்தைங்க மீது ஒரு இனம் புரியாத பாசம் உங்க கிட்ட இருக்கறதா நா பாத்தா அவங்களும் உங்கள அம்மான்னு கூப்டத பாத்த என் மனசு உருகி போச்சி கண்ணீர் கசிந்தது ரொம்ப நன்றி என்றான் செல்வம் பரவால sir எதுக்கு நன்றியெல்லா அந்த குழந்தைங்க மனசுல எந்த கள்ளம் கபடமும் இல்ல அந்த பிஞ்சு மனசுல எனக்கு அம்மா ஸ்தானம் கிடைச்சதே ஆத்மா திருப்தி நான்தா உங்களுக்கு நன்றி சொல்லணும் அவங்க அடுத்த வருஷம் hostel க்கு போறதுதா எனக்கு வருத்தமா இருக்கு என்ன செய்யறது உங்க நிலைமையும் எனக்கு புரிது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 இத கேட்ட அந்த பிஞ்சி உள்ளங்க சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் கண்டிப்பா என்னால முடிஞ்சா உதவிகள செய்யற சொல்லுங்க நா என்ன செய்யணும் என்று கேட்டால் வெண்மதி நீங்க என்ன திருமணம் செய்துகொள்ள சம்மதிக்கணும் என்றான் செல்வம் வெண்மதி திடுக்கிட்டாள் செல்வம் மேலும் பேசினான் நா உங்க அழக பாத்து விரும்பல உங்க நல்ல மனசையும் நீங்க குழந்தைகள் மீது வைத்துள்ள தூய அன்பையும் அவங்க உங்க மீது வச்சிருக்கும் அளவுகிடந்த பாசத்தையும் பாத்துதா நா இந்த முடிவுக்கு வந்தே அவங்களா பெத்த அம்மாதா அவங்க கூட இல்ல அவங்க அம்மாவா நினைக்கிற நீங்களாது எப்போதும் அவங்க கூட இருக்கணும் அதுக்காகதா நா இந்த முடிவ எடுத்த என்றான் செல்வம் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வெண்மதி பேச ஆரம்பித்தால் மன்னித்து விடுங்கள் எனக்கு இதுல இஷ்டம் இல்ல எனக்கு உங்கள மட்டும் இல்ல யாரையும் திருமணம் செஞ்சிகொள்ள விருப்பம் இல்ல ஏவாழ்வுல திருமணமென்ற பேச்சிக்கே இடமில்ல என்று அவள் வாழ்வில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னால் என்ன மன்னிச்சுடுங்க வெண்மதி உங்க மனநில தெரியாம நா என்னன்னவோ பேசிட்ட மனசுல எதையும் வச்சிக்காதிங்க நீங்க எப்போதும் போல இருங்க இனி நா உங்கள தொந்தரவு செய்யமாட்ட என்று சொல்லிவிட்டு அவனோட அறைக்கு சென்றுவிட்டான் செல்வம் வெண்மதியும் அவள் அறைக்கு சென்றுவிட்டால் மறுநாள் எப்போதும் போல் எல்லா வேளைகளையும் முடித்துவிட்டு மங்கையகரசி அம்மாவுக்கு phone செய்து சாந்திரம் கொவிலுக்கு வர சொன்னால் வெண்மதி இருவரும் அன்று மாலை கோவிலில் சந்தித்து பேசினார்கள் வெண்மதி நடந்த அனைத்தும் சொன்னால் மங்கையகரசி அம்மாள் பேச ஆரம்பித்தால் நா உன்னைய பெத்த அம்மாவா இருந்தா என்ன சொல்லிருப்ப தெரியுமா என்று கேட்டால் மங்கையகரசி அம்மா வெண்மதி மங்கியகரசி அம்மாவை பார்த்தால் செல்வத்த திருமணம் செஞ்சிக்க சம்மதம் சொல்லுனு சொல்லிருப்பே என்றால் மங்கையகரசி அம்மா வெண்மதி அதிர்ச்சி உட்ரால் மங்கையகரசி அம்மா மேலும் பேசினால் ஆமா வெண்மதி உன்ன கூட்டிட்டு போறதா சொல்லி railway க்கு வர சொன்னா இளவரசன் ஆனா அவ கடைசி நிமிஷம் வரைக்கும் வரவே இல்ல ஆனா ஒருநாளும் செல்வம் இளவரசன் மாதிரி உன்ன தனியா விடமாட்டாரு அது மட்டும் இல்ல உன்குனத்த பாக்காம நீ ஏழைன்ர ஒரே காரணத்துக்காக இளவரசன் அப்பா உன்னைய ஏத்துக்கல ஆனா உன்பொருளாதார வசதிய பாக்காம உன்குணத்த மட்டும் பாத்து உன்ன ஏத்துக்க நினைக்கிறாரு செல்வம் பணக்காரங்க எல்லாரும் அந்தஸ்த்து பாக்கறது இல்ல மனச மட்டும் பாக்கு செல்வமாதிரி நல்ல மனிதர்களும் இருக்காங்க நீ செல்வத்த கல்லியான செஞ்சிக்கோ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

இளவரச வேறயாரும் இல்ல என் business friend டுதா இவர் அப்பா மேகனாதகிட்ட போய் பேசுன உங்கள பத்தி எடுத்து சொன்னே உங்க கல்லியாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்ட அடுத்த முகூர்தத்துளையே உனக்கு இளவரசனுக்கு கல்லியாணம் என்றான் செல்வம் வெண்மதி முகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை அதை கவனித்தான் இளவரசன் பின் இளவரசன் பேசினான் என்ன வெண்மதி என்மீது கோவமா நா அன்னைக்கி railway station க்கு வரலேனுதான என்மீது உனக்கு கோவம் என்று கேட்டான் அவனை முறைத்து பார்த்தால் இளவரசன் பேச ஆரம்பிச்சான் அன்று நான் ஏன் வரவில்லை தெரியுமா உன்னை railway station க்கு வரசொன்ன அன்று நானும் காலையில் கிளம்பிக்கொண்டு இருந்தேன்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 ஆனா எங்களுக்கு காரியத்தை செஞ்சிட்டு போ என்று எங்க அப்பா சொல்லும்போது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சரி உன்ன வரவேண்டானு சொல்ல phone செஞ்சா உன் phone ன நீ வீட்டுலையே விட்டுட்டு கிளம்பிருக்க உன் அப்பாத phone எடுத்தாரு அவருகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லி உன்ன திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டுவர சொன்ன ஆனா அவர் வரதுக்குள்ள train வந்து நீ கிளம்பிட்ட அதன்பிறகு நானு உன் அப்பாவும் உன்ன தேடாத இடம் கிடையாது ஏன் அப்பா எனக்காக பாத்த பொண்ணுகிட்ட நம்ம காதல பத்தி சொல்லி கல்லியாணத்த நிறுத்திட்டே உன்ன தேடி எங்கலாமோ அலைஞ்சேன் உன்ன காணாத கவலைல உன் அப்பா இறந்து போயிட்டாரு அந்த தகவல கூட உன்கிட்ட சொல்லமுடியல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

இளவரசனிடம் தனியாக பேச வேண்டும் என் வீட்டிற்க்கு வாருங்கள் என்று சொன்னால் இளவரசனும் மங்கையகரசி அம்மா வீட்டுக்கு வந்தான் மங்கையகரசி அம்மா பேச ஆரம்பித்தால் வெண்மதி இங்கு வந்ததிலிருந்து சற்றுமுன் கோவிலில் பேசியவரைக்கும் அனைத்தும் சொன்னால் மங்கையகரசி அம்மா இளவரசன் இடிந்து போனான் தனக்கும் வேண்மதிக்கும் கல்லியாணம் என்று செல்வம் சொல்லும்போது வெண்மதி முகத்தில் ஏன் சந்தோசம் இல்லை என்று இப்போது புரிந்தது இளவரசனுக்கு மங்கையகரசி அம்மா மேலும் பேசினார்கள் எனக்கு உங்க நிலம புரிது ஆனா இப்ப என்ன செய்யறது பாவம் வெண்மதி அவ என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிற என்றால் மங்கையகரசி அம்மா இளவரசன் கொஞ்ச நேரம் யோசிச்சான் பின் மங்கையகரசி அம்மாவிடம் சொன்னான் என்ன மன்னிச்சுடுங்க தப்பான நேரத்துல வெண்மதி வாழ்க்கைல re entry குடுத்துட்டேன் நான் பாத்துக்கற நீங்க கவலைபடாதீங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் இளவரசன்

செல்வம் business விஷயமாக வெளியில் சென்றிருந்தான் குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தன வெண்மதி அமைதியாக இருந்தால் இளவரசன் பேசினான் அப்போது மங்கையகரசி அம்மா அங்கு வந்தால்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 எனக்கு உங்கள் மீது கோவம் நீங்க railway station க்கு வராதால கோவம் அதா உங்களுக்கு phone செய்யல என்றால் வெண்மதி சரி okay இப்ப கோவம் போயிடுச்சா என்ன கல்லியாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம்தானே என்று கேட்டான் இதுக்கு நா பதில் சொல்லுரதர்க்கு முன்னாடி நா உங்ககிட்ட சில கேள்விகள் கேக்கணும் hello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

நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ரொம்ப நாள் கழிச்சு call லாம் பண்ணிருக்கீங்க அப்படியெல்லாம் இல்ல சங்கவி கொஞ்சம் ஊருக்கு போயிட்டேன் அப்படியா கொஞ்சம் ஊருக்கு போனீங்களா மிச்சமெல்லாம்?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

நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க?

எங்க புதுக்கோட்டை போயிட்டீங்களா?

சரி சரி அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா அத்தை மாமாலாம்?

பாப்பாக்கு தான் இந்த மாதிரி உடம்பு சரியில்ல கொஞ்சம் கீழ விழுந்துட்டாங்க அச்சச்சோ என்ன ஆச்சு? வந்து கால் slip ஆகி விழுந்துட்டாங்க அதனாலதான் ஊருக்கு போயிட்டேன் ஒரு fifteen days அங்க இருந்துட்டு இப்ப தான் வந்தோம் அப்படியா இப்ப பரவாயில்லையா நல்லா இருக்காங்களா?

ஆஹ் இப்ப நல்லா இருக்காங்க சங்கவி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

ஆஹ் ஆஹ் இப்போ யார் அங்க பாத்துக்குறா?

இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தான் okay okay உங்களுக்கு எப்படி office ல leave கொடுத்தாங்களா இத்தனை நாளு? office ல leave தரவே இல்லை

சொல்லுங்க சங்கவி இல்ல நமக்கு ஒரு நாள் leave கொடுக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அதிலே நமக்கு இருக்கிற

ஆமாம் எனக்கு அவ்ளோ முடி ரொம்ப கொட்டிடுச்சு

அதுக்கு தான் சரி உங்ககிட்ட கேட்கலாமேன்னு call பண்ணேன் அப்படியா சரி சரி அதுக்குதான் call பண்ணீங்களா தெரிஞ்ச doctor ஏதும் இருக்காங்களா அப்படின்னு ஆஹ் ஆஹ் நான் முன்னாடி ஒரு doctor ட்ட காமிச்சேன் இங்கே திருச்சி ஸ்கின் கேர் கிளினிக்னு சங்கவி கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஒண்ணுமே கேட்கல இல்ல நானு இங்க உறையூர் இருக்குல்ல?

அங்க ஒரு doctor ட்ட காமிச்சேன் திருச்சி ஸ்கின் கேர் கிளினிக்னு இருக்கு

அங்க first உ ரொம்ப முடி கொட்டி dandruff இருந்தப்ப காமிச்சேன் கொஞ்சம் நல்லா கேட்டுச்சு இப்ப பொடுகெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கு ஓரளவுக்கு போயிருச்சு முடி கொட்றதும் நின்னுருச்சு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

எனக்கு dandruff லாம் கூட இல்ல முன்னாடி dandruff இருந்துச்சு ஆஹ் இப்போ எவ்~ கம்மியா ஆயிடுச்சா? ஆஹ் இப்போ dandruff கூட இல்ல நான் வந்து weekly ஏதாச்சும் செம்பருத்தி hibiscus அது மாதிரி அரைச்சு குளிச்சனா

எங்க ஆனா அதெல்லாம் போட்டாலுமே எனக்கு முடி கொட்டுது எனக்கு வந்து வளராம கொட்டாம இருந்தா பரவாயில்லை இல்ல நீங்க சரி சரி வாராவாரம் வந்து ஆஹ் ஏதாவது ஒரு pack போட்டுக்கிட்டே இருங்க தலைக்கு அதுவே உங்களுக்கு நல்லா வந்து hair fall அ reduce பண்ணிக் கொடுக்கும் நானும் அப்படிதான் சங்கவி போட்டேன் அது முடி கொட்டிகிட்டே இருக்கு அப்புறம் வீட்ல அம்மாவும் திட்டிக்கிட்டே இருந்தாங்க